லினக்ஸ் இயங்குதளம் மூலம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டப் செய்வது பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இதற்கு உங்கள் கணினியோடு இணைந்த ஆடியோ இன்புட் உடன் கூடிய ஹெட்செட் அல்லது stand அலோன் மைக்ரோபோன் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் தேவை Audacity®
சவுண்ட்ஸ் ஐ ரெக்கார்ட் மற்றும் எடிட் செய்வதற்கான இலவச கட்டற்ற மென்பொருள்
அது மாக் ஒஸ் எக்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் gnuலினக்ஸ் மற்றும் பல இயங்கு தளங்களுக்கும் கிடைக்கும் இதை audacitysourceforgenetடவுன்லோட் தளத்திலிருந்து இலவசமாகத் தரவிறக்கலாம் உபுண்டு லினக்ஸ் இயங்குதளம் வெர்ஷன் 1004 வெர்ஷன் நான் பயன்படுத்துகிறேன்
நான் ஏற்கனவே ஆடாசிட்டி வெர்ஷன் 13 ஐ தரவிறக்கி என் கணினியில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவி இருக்கிறேன்
உபுண்டு லினக்ஸ் இல் மென்பொருட்களை நிறுவ மேலதிகத் தகவல்களுக்கு இந்த தளத்தில் உபுண்டு க்கான ஸ்போக்கன் tutorialகளைப் பார்க்கவும் முதலில் முக்கியமாக ஒரிஜினல் வீடியோ வைக் கேட்கவும்
பின்னர் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லும் நேரம் மூலப் பிரதியின் நேரத்தோடு ஒத்தோ குறைந்த நேரத்திலோ வருமாறு மொழிபெயர்க்கவும்
ஒவ்வொரு வாக்கியம் தொடங்கும் நேரம் குறிக்கப்பட்டுச் செய்யப்படும்
தனித்தனியாக முடியாவிட்டால் இரு வாக்கியங்களுக்குச் சேர்த்துச் செய்யலாம்
முதல் வாக்கியம் முடிகையில் முடியாவிட்டாலும்
இரண்டாம் வாக்கியம் முடியும்போது ஒருங்கிணைப்பு சரியாக இருக்க வேண்டும்
மூலத்திலுள்ள ஒரு சில வார்த்தைகள் வாக்கியங்களைத் தவிர்க்கலாம் பொருள் மாறாமல் இருப்பதை உறுதி செய்யவும்
இப்போது ஆடாசிட்டி ஐத் திறக்க அப்ளிகேஷன்ஸ் ல் சொடுக்குக சவுண்டாம்ப்வீடியோ வில் ஆடாசிட்டி ஐ தேர்ந்தெடுக்கவும்
இது திரையில் ஒரு காலி புரொஜெக்ட் ஐ காட்டும்
மேனு பார் இல் பைல் எடிட் வியூ டிரான்ஸ்போர்ட் ட்ராக்ஸ் மற்றும் பல்வேறு விருப்பங்களைக் காணமுடியும்
இவற்றில் சிலதைக் காண்போம்
மெயின் menuவின் கீழ் விசிஆர் கன்ட்ரோல்ஸ் பாஸ் பிளே ஸ்டாப் ரிவைண்ட் பார்வார்ட் மற்றும் ரெக்கார்ட் ஆகியன பார்க்கலாம்
இதை அடுத்து ஆடியோ டூல்ஸ் டூல்பார் ஐப் பார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் இல் பயன்படுத்தப்போகும் செலக்ஷன் டூல் உம் டைம் Shift டூல் உம் இதில் உள்ளன
இயல்பாக செலக்ஷன் டூல் செயலில் உள்ளது
இப்போது ஒரு டப்பிங் செய்வோம்
ஆங்கிலத்தில் உள்ள சிலாப் குறித்த ஒரு பயிற்சியை பார்ப்போம் அது- matrixoperationடப்ளூஎம்வி
ஆடாசிட்டி உதவியோடு இந்த டியூட்டோரியல் ஐ ஹிந்தியில் டப் செய்யவேண்டும்
ஏற்கெனவே மொழிபெயர்ப்பு முடிந்து நேரங்களும் குறித்தாகிவிட்டது
இப்போது அதை இங்கே பதிவு செய்யவேண்டும்
பதிவு செய்ய ரெக்கார்ட் பட்டன் சொடுக்கி பேச ஆரம்பிக்கவும்
साइलैब के इस्तेमाल से मैट्रिक्स ऑपरेशन के इस ट्यूटोरियल में आपका स्वागत है इस ट्यूटोरियल के अभ्यास लिए आपके सिस्टम में साइलैब का संस्थापन होना आवश्यक है பதிவை நிறுத்த ஸ்டாப் பட்டன் ஐ சொடுக்குக
ஆடியோ டைம்லைன் இன் இரு தடங்களில் நரேஷன் இருப்பதைக் காணமுடியும்
கூர்முனைகள் வேவ்ஃபார்ம்ஸ் ஆகும்
ஸ்டீரியோ ட்ராக்ஸ்
இடப்பக்கத்தில் சிங்கில் லேபல் ஏரியா வும் வலப்பக்கம் இரு வேவ்ஃபார்ம்ஸ் ஐயும் கொண்டது
உள்ளிட்டிருக்கும் 2 சேனல் களை இவை ஒத்திருக்கும் இடது சேனல் மற்றும் வலது சேனல்
பொதுவாக ஒரே முறையில் பதிவு செய்யவும்
சிங்கில் ஆடியோ trackஇல் முடிப்பீர்கள்
ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் இடையில் ஒரு நொடி இடைநிறுத்தம் செய்ய நினைவு கூரவும்
ஒவ்வொரு வாக்கிய ஆரம்பத்திலும் உள்ள கிளிப் களைச் சிறிதாகப் பிளக்கவும்
CTRLI மூலம் குறுக்கு வழியில் ஆடியோ ட்ராக் களைச் சிறிய clipகளாகப் பிளக்கலாம்
ஆடியோ வை இங்கே பிளக்கலாம்
முன் கூறியது போல் வாக்கியம் நேரத்துடன் பொருந்தும்படியாகத் தடத்திலுள்ள கிளிப் ஐ நகர்த்தவும்
time ஷிஃப்ட் டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இருதலை கொண்ட அம்புக்குறியாக கர்சர் இருப்பதைக்கவனிக்கவும்
கிளிப் ஐ இந்நேரத்துக்கு மாற்றவும்
கடைசி கிளிப் லிருந்து முதல் clipக்குத் செல்லவேண்டும் என்பதை நினைவு கூரவும்
நீங்கள் இடம் உருவாக்காதவரை முந்தைய கிளிப் ஐ அதன் நிலையில் இருந்து நகர்த்த முடியாது
அடுத்த வரியின் நரேஷன் ஐ துவக்க செலக்ஷன் toolல் சொடுக்கி timelineஇல் உள்ள எந்த சேனல் களையும் சொடுக்கலாம்
துவக்க ரெக்கார்ட் பட்டன் ஐ சொடுக்குக
साइलैब कंसोल विंडो खोलिए நிறுத்த ஸ்டாப் பட்டன் ஐ சொடுக்குக
2ஆவது நரேஷன் வேறொரு ஸ்டீரியோ trackஇல் வரும்
அதுபோல் வேறுபட்ட trackகளில் காணும் வேறுபட்ட narrationகளை ரெக்கார்ட் செய்யலாம்
இந்த narrationகளை எவ்வாறு ஒன்று சேர்க்கலாம் அல்லது ஒரே ட்ராக்கில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்போம்
டைம் shift டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
அதன் மேல் right கிளிக் செய்து ஆடியோ கிளிப் ஐ தேர்ந்தெடுத்து முதல் ஆடியோ ட்ராக் முடியுமிடத்திற்கு இழுத்து விடவும்
அது போல எல்லா கிளிப்ஸ் ஐயும் இழுக்கவும்
லேபல் areaவில் உள்ள எக்ஸ் பட்டன் ஐ சொடுக்கி ஒரு ஆடியோ ட்ராக்கை நீக்கலாம்
காலியாக உள்ள இரண்டாம் ஆடியோ ட்ராக் ஐ இப்போது நீக்குகிறேன்
முதல் ட்ராக்கின் க்ளிப்புகளை நகர்த்துகையில் அவற்றின் ஆரம்பநேரமும் தொடர்புடைய வாக்கியத்தின் ஆரம்பநேரமும் முன்னர் குறிப்பிட்டாற்போல் சேர்ந்திருக்க வேண்டும்
ஒவ்வொரு வாக்கியம் ஆரம்பிக்கும் தொடர்புடைய நேரத்தை முன்னர் சொன்னபடி ஒருங்கிணைத்ததும் நம்முடைய ப்ராஜெக்டைச் சேமிக்கலாம்அதற்கு பைல் மேனு சென்று சேவ் புரொஜெக்ட் ஏஎஸ் ஐ சொடுக்கவும்
ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கும்
ஒக் ல் சொடுக்குக
அடுத்து ஒரு பைல் பெயர் கேட்கும்
நான் பைல் பெயர் hindi matrix operation எனக் கொடுக்கிறேன்
அடுத்து எங்கே சேமிக்கலாம் எனக் கேட்கும்
டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுத்து சேவ் ல் சொடுக்குக
இது புரொஜெக்ட் ஐ aup பைல் ஆக சேமிக்கும் கடைசியாக இறுதி புரொஜெக்ட் ஐ தேவையான வாவ் எம்பி3 மற்றும் மற்ற ஆடியோ பார்மேட் ல் எக்ஸ்போர்ட் செய்யவும்
அதற்கு மேனு பார் செல்க
பைல் ல் சொடுக்குக
எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஐ தேர்வு செய்க
அதன் மீது சொடுக்குக
ஒரு பைல் பெயர் கேட்கும்
Scilab hindi matrix operation என்று கொடுக்கவும்
எங்கே சேமிக்கிறோம் என்பதையும் கொடுக்கவும்
அடுத்து பார்மேட் ஐ சேமிக்கத் தேர்வு செய்க
ஒக் பார்மேட் ல் சொடுக்கி பின் சேவ் ல் சொடுக்குகிறேன்
எடிட் மெட்டடாட்டா என்றொரு பெட்டி கிடைக்கும்
இங்கே ஆர்டிஸ்ட் பெயரும் மற்றத்தகவல்களையும் தேவைக்கேற்ப சேர்க்கவும்
ஒக் ல் சொடுக்குக
இது உங்கள் இறுதி ஆடியோ பைல் ஐ உருவாக்கும்
எஃப்எப்எம்பெக் ஒரு ஒப்பன் சோர்ஸ் ஆடியோ மற்றும் வீடியோ கன்வெர்ட்டர் என்பதோடு மிகத்தரமான codecsகளை ஆதரிக்கும்
அது ஒரு பைல் பார்மேட் ஐ இன்னொன்றுக்கு விரைவாகவும் எளிதாகவும் மாற்றுகிறது
எஃப்எப்எம்பெக் ன் பைனரி தரவிறக்க இங்கே கிடைக்கும் httpffmpegorg டவுன்லோட் ல் சொடுக்குக
கீழே சென்று தகுந்ததைத் தேர்ந்தெடுக்கவும்
லினக்ஸ் இல் packagesஐ நிறுவுதலைக் கற்க இந்தத் தளத்தில்கிடைக்கும் Ubuntuக்கான ஸ்போக்கன் tutorialகளைப் பார்க்கவும்
நீங்கள் ffmpegஐ தரவிறக்கி நிறுவிய பின் எளிய சக்தி வாய்ந்த கமாண்ட் கள்
மீடியா பைல் லிருந்து ஆடியோ அல்லது வீடியோ componentகளை தனித்தனியாக பிரித்தல்
அல்லது இரு தனித்தனி மீடியா fileகளிலிந்து விடோ மற்றும் ஆடியோ ஐ ஒன்றாக இணைத்தல் ஆகியவற்றை செய்ய முடியும்
டெர்மினல் விண்டோ க்கு வரவும்
பிடியூடி பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி என டைப் செய்து Enter ஐ அழுத்துக
நம் நடப்பு வேலைசெய்யும் டைரக்டரி காட்டுகிறது
எல்எஸ் கமாண்ட் இந்த டைரக்டரியில் உள்ள அனைத்து பைல்ஸ் மற்றும் போல்டர்ஸ் ஐ பட்டியல் இடும் டெஸ்க்டாப் டைரக்டரி மற்றும் டெஸ்ட் க்கு மாற்றுகிறேன்
CTRLL டெர்மினல் ஸ்க்ரீன் ஐ துடைக்க
எல்எஸ் இந்த directoryயில் உள்ள பைல்ஸ் பட்டியலிட
கமாண்ட் ஐ டைப் செய்க எஃப்எப்எம்பெக் i compilingடப்ளூஎம்வி test0ஓஜிவி
i ஸ்விட்ச்
அதன்பின் வரும் பைல் இன்புட் பைல் என்று எஃப்எப்எம்பெக் இடம் கூறுகிறது
இங்கு compilingடப்ளூஎம்வி என்பது இன்புட் பைல்
ஒருவேளை i ஆப்ஷன் தவிர்க்கப்பட்டால் ஆட்புட் பைல் உருவாக்கும் முயற்சியில் எஃப்எப்எம்பெக் அதை மேலெழுதிக் கொள்ளும்
எஃப்எப்எம்பெக் ஆட்புட் பைல் இன் நீட்சியைப் பயன்படுத்தி ஆட்புட் வடிவமைப்பு மற்றும் கோடெக் பயன்பாட்டைத் தீர்மானிக்கிறது
எனினும் command லைன் பாராமீட்டர்ஸ் பயன்பாட்டின் மூலம் இதற்கு மேலாணை பெறலாம்
விரைவில் இவற்றில் சிலவற்றைப் பார்க்கலாம்
ஒரு வீடியோவை ஒரு பார்மேட் லிருந்து வேறொன்றுக்கு மாற்ற இந்த கமாண்ட் பயன்படுகிறது
கமாண்ட் ஐ இயக்க Enter ஐ அழுத்தலாம்
ஆனால் இதைத் தவிர்த்து மேலே தொடருக
எஃப்எப்எம்பெக் கமாண்ட் ஐ டெர்மினல் விண்டோ வில் பயன்படுத்தி videoகூறுகளை மூல ஸ்போக்கன் டியூட்டோரியல் இருந்து பிரிக்கலாம்
அதை செய்ய தட்டச்சுக எஃப்எப்எம்பெக் i functionsஓஜிவி an vcodec கோப்பி test1ஓஜிவி an ஸ்விட்ச் தானாகவே அனைத்து ஆடியோவையும் ஆட்புட் இல் இருந்து நீக்கி வீடியோ கூறுகளை மட்டும் வைக்கும்
test1ஓஜிவி என்பது ஆட்புட் பைல்
Enter அழுத்துக
வீடியோவில் இருந்த அசல் ஆடியோவை நீக்கி வீடியோவின் கூறுகளைப் பிரித்துவிட்டோம்
டெஸ்ட் போல்டர் ஐ இங்கே திறக்கவும்
இங்கே test1ஓஜிவி
இந்த பைல் ஐ இயக்குக
டெர்மினல் விண்டோ வை மீண்டும் சுத்தம் செய்க
கமாண்ட் ஐ தட்டச்சுக எஃப்எப்எம்பெக் i functions hindiogv vn acodec கோப்பி test2ஒக்
vn ஸ்விட்ச் ஆட்புட் இலிருந்து வீடியோவை நீக்கி ஆடியோ கூறுகளை மட்டும் வைக்கிறது
இந்தக் கட்டளையை இயக்க Enter ஐ அழுத்துக
ஆடியோ கூறுகளைப் பிரித்ததன் மூலம் ஆட்புட் இல் அசல் வீடியோ காலியாக இருக்கும்
மறுபடி டெஸ்ட் டைரக்டரி திறக்கவும்இங்கே test2ஒக்
இதை இயக்குக
இதை மூடுக
மீண்டும் டெர்மினல் விண்டோ செல்க
CTRLL அழுத்தி டெர்மினல் விண்டோ சுத்தம் செய்க சேமித்த ஆடியோவையும் மூல டியூட்டோரியல் இன் வீடியோவையும் எப்படிச் சேர்க்கலாம் என்று பார்ப்போம்
டெர்மினல் இல் தட்டச்சுக எஃப்எப்எம்பெக் i test1ஓஜிவி i test2ஒக் acodec லிப்வோர்பிஸ் vcodec கோப்பி finalஓஜிவி
Enter ஐ அழுத்துக
இப்போது இது என்கோடு செய்யப்படுகிறது
டெர்மினலை சுத்தம் செய்க
டெஸ்ட் டைரக்டரி திறக்கிறேன்
இங்கே நாம் சேமித்த finalஓஜிவி உள்ளது
இப்போது இந்த பைல் ஐ இயக்குக
எளிதாக உள்ளதா
இப்போது ஏற்கெனவே இருக்கும் மூல ஸ்போக்கன் டியூட்டோரியல் ன் ஆடியோவின் இடத்தில் ஒரு டப்ட் ஆடியோ வை வைக்க கேடன்லைவ் கினோ லைவ்ஸ் போன்ற packageகளையும் பயன்படுத்தலாம்
நம் டப்பிங் பங்களிப்பாளர்களுக்கு எளிதாக்க குயி அப்ளிகேஷன் ஐ பைத்தோன் இல் உருவாக்கும் செயல்பாட்டில் இருக்கிறோம் அது மேலே சொன்ன அனைத்து எஃப்எப்எம்பெக் கமாண்ட் களை இயக்குகிறது - Audioஐ பெற Videoஐ பெற மற்றும் இரண்டையும் சேர்க்க
அதன் மென்பொருள் மற்றும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் விரைவில் இந்த இணைய தளத்தில் கிடைக்கும்
அவ்வளவு தான்இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது
சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் ஆடாசிட்டி ஐ ஒரேமுறையில் நிறுவுதல்
மூல டியூட்டோரியல் ஐ கேட்டு ஒவ்வொரு வாக்கியத்தின் ஆரம்பநேரத்தைக் குறித்தல்
ஆடாசிட்டி ஐ திறத்தல்
ஒவ்வொரு வாக்கியத்தின் இடையிலும் அதற்கான நிறுத்தம் விட்டுப் பேச ஆரம்பித்தல்
ஒரே முறையில் பதிவு செய்தல்
ஆடியோவை வாக்கியங்களாகப் பிரித்தல்
பின்னிருந்து ஆரம்பித்து குறித்தநேரத்தோடு பொருந்தி வரும்படி clipகளை நகர்த்துதல்
முடிந்ததும் ஆடியோ ஸ்ட்ரீம் ஐ ஒக் formatஇல் சேமித்தல்
எஃப்எப்எம்பெக் commandகளைப் பயன்படுத்தி மூல ஸ்போக்கன் tutorialஇல் இருந்து வீடியோ பிரித்தல்
டப்ட் ஆடியோ மற்றும் பிரிக்கப்பட்ட வீடியோ ஐ சேர்த்து டப்ட் டியூட்டோரியல் உருவாக்குதல்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் டால்க் டோ ஆ டீச்சர் projectஇன் ஒரு அங்கம்
ஐட் பாம்பே மூலம் உருவாக்கப்பட்டு wwwspoken tutorialorg மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டது
இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே இதற்கு கிடைக்கிறது
மேலதிகத் தகவல்களுக்கு இங்கு செல்லவும் httpspoken tutorialorgNMEICT Intro
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் கீதா சாம்பசிவம்
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா